இதுல ஒயிட் கலர் டைல்ஸ் ஒட்டி இருக்குது.

இரண்டு மூனு சேர் அங்கு தனியா இருக்குது.

அதுல சுத்தி நெறய மரம் தெரியுது.

உள்ள வைட் கலர்ல இருக்குது.

ஷூசும் இருக்குது இதுல நெறைய கலர் ஃபுல் ஹாண்ட் பேக்ஸ் இருக்குது நெறைய கலெக்சன் ஆஃப் ஷூசும் இருக்குது இது செப்பல் வித் சாக்ஸ் நெறைய இருக்குது.

மேல ஒரு ரெஸ்டாரன் போர்டு போட்டுருக்குது.

அதுக்கு மேல நெறய பில்லு காஞ்சிருக்குது.

ஒரு பாக்ஸ் தெரியுது ஒரு டிம்போ தெரியுது.

டி_என்_பி_எல் ஒரு கட தெரியுது.

இதுல நறைய வாழைப்பழம் தொங்க போட்டிருக்குது.

இதோ ஒரு ஒயிட் கலர் காம்பவுண்ட் இருக்குது.

பார்க்க ஒரு கிளாஸ் ரூம் போல இருக்கு.

உள்ள ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

அதுக்கு மேல ஒரு நீல கலர் போர்டு இருக்குது.

டூல்ஸ் நெறைய இருக்குது மேல நெறைய லைட்ஸ் இருக்குது.

ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சைடுல ரெட் கலர் பெயிண்ட் அச்சிருக்காங்க.

கிட்ட நெறைய மரம் இருக்குது அதுல ஒரு லேடீஸ் இருக்காங்க.

நாலு தொட்டி இருக்குது ஒரு தண்ணி டேங்க் இருக்குது.

உள்ள ஒரு லேடீஸ் இருக்காங்க.